இந்த பிச்சர்ல ஒருத்தர் பெரிய கெஸ்ட் ஹவுஸ் காட்றாங்க.

ஒரு கிரீன் கலர் மேட் போட்டு ஒரு பெரிய ஏரியாவ செட் பண்ணிருக்காங்க விளையாடுறதுக்காக.

ஒருத்தரு உள்ள நடந்து போயிட்டு இருக்காரு பர்பிள் கலர் ஷர்ட் போட்டு அங்க ரெட் கலர்ல ஒரு கார் நிக்கிது.

இந்த பிச்சர்ல ஒரு பெரிய பாலம் இருக்கு.

இந்த பிச்சர்ல ஒரு லைன் ஃபுல்லா மீன் கடைய காட்றாங்க.

இவுங்க கட முன்னாடி நல்லா டிஃப்ரண்ட் டிஃப்ரென்ட் கலர்ஸ்ல ட்ரே வெச்சுருக்காங்க.

இந்த பிச்சர்ல ஒரு சர்ச் குள்ள இருந்து சிஸ்டரு ஃபாதர் கூட நின்னு ஒரு ஹோல் ஃபேமிலி நின்னு போட்டோ எடுக்குறாங்க.

ரெட் கலர் ப்ளூ கலர்ருன்னு நெறைய நெறைய துணிய மேலவரிக்கு டாப்ல வரிக்கு கட்டிருக்காங்க.

சுத்தி பெரிய மரங்களு பெரியப் பெரிய செடிங்களு இருக்கு.

ரெண்டு பைக்கு நடுக்காட்ல நிக்கற மாதி இருக்கு.

அங்கங்க நெறைய படையல் போட்ருக்காங்க பஸ்க்கு முன்னாடி.

ரெட் கலரு ஒயிட் கலரு சேந்த மாதிரி மால இருக்கு.

இந்த சலூன்ல முன்னாடி நெறைய டிஃபரென்ட் டிஃபரென்ட் ஹேர்கட்ஸ் போட்டு ஒரு ஃபோட்டோஸ் இமேஜ் போட்டுருக்காங்க.

இவுங்ளுக்கு முன்னாடி நறியா டூ வீலர்ஸ் நின்னுட்ருக்கு.

இந்த பிச்சர்ல ஒருத்தரு தண்ணிக்குள்ள உக்காந்துட்ருக்காரு.

இதுல எல்லா சேர்ஸ்ஸு டென்டு போட்ருக்காங்க.

இந்த பிச்சர்ல ஒருத்தரு ஒக்காந்து பூ வியாபாரம் செய்றாரு.

இந்த பிக்சர்ல ரெண்டு பேர் நிக்கிறாங்க.

பக்கத்துல பெரிய பெரிய லாரிங்ளு பெரிய பெரிய காருங்ளு இந்த பக்கொ ரோடிலும் போது.

இங்க ஒரு கிரீன் செடியு இல்ல எல்லாமே காஞ்சு இருக்குது.